ஆமா girls school ல இவ boys school ல அவன் அவ்வளவுதான் ரெண்டு படிக்க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 மார்கழி மாசத்துல இருந்து இந்த daily அப்படியே குளிர மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா குளிர்னா மாதிரி தான் இருக்கறதுனால வந்துட்டு போகலை எங்கேயுமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் போலாம்னு இருக்கேன் ஆமா இப்ப இப்படியே எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதே காலையில எனக்கே எந்திரிச்சு பிள்ளைங்களை school க்கு அனுப்பறதுக்கு ஏன்டா எந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இழுத்து போத்தி தூங்கணும் போல இருக்கு உம் அதே தான் இங்கேயும் கடுப்பா இருந்துச்சு சரி பாத்துக்கலாம் அப்படீன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் உம் சரி சரி அப்புறம் வீட்டிலேதான் இருக்கியா ஏதோ typewriting class, computer class ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் போறதில்லையா இப்போ computer class வந்து போய் முடிச்சுட்டேன்ல

type writing தான் போகணும்னு நினைச்சுட்டு

ஆமா ஒரு lower முடிச்சிருக்கேன் இப்ப higher பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா பழகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு

ஆறு மணிக்கு ஆறே காலுக்கெல்லாம் போகணும்

ஆமா அது என்னமோ lower, higher ன்னு ரெண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தமிழ்லயும் lower, higher இங்கிலிஷ்ல lower, higher அந்த மாதிரி இருக்கும்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

சும்மாவே கொடைக்கானல்ல வந்துட்டு அப்படியே பனியா இது பண்ணிக்கிட்டுதான் இருக்குதாம்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

எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த இது ஓர் இடம் வந்து அப்படியே பனி மாதிரி உறைஞ்சிருதா அப்படியே ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உம் நான் அதைத்தான் சொல்றேன் காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஐஸ்கட்டி எல்லாம் உறைஞ்சு உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வெயில் காலத்துக்கும் தாக்கு பிடிக்க முடியல மழைக்காலத்துக்கும் தாக்கு பிடிக்க முடியல ஆனா போகணும்னு ஆசை ஒரு நாளாவது ஐஸ் கட்டி மாதிரி விழுகுது வேற அதை போய் பார்க்கணும் ஆனா அதெல்லாம் நமக்கு நம்ம உடம்பு அது set ஆகாது அந்த மாதிரி climate எல்லாம் ஏத்துக்காதுன்னு நினைக்கிறேன்

போட்டு போனா இருந்துக்கலாம் ஆனா அது என்ன சொல்றது

ஒத்துக்காது நம்ம உடம்பு ஒத்துக்காது அந்த climate ஏத்துக்காது போலாம் அக்கா அதெல்லாம் போலாம் போயிட்டு சும்மா ஒரு போயிட்~

ஏன் எனக்கு கேக்குது எனக்கு நீங்க hello பேசறது கேக்குதா

hello

hello hello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 உம்

உம் கேக்குது கேக்குது இல்ல வே~ ஏதாவது வேலை பாத்துட்டு இருக்கியோ உன்னை disturb பண்றனோ அப்படின்னு நினைச்சேன் இல்லை இல்லை வேலைலாம் பார்க்கலை சும்மாதான் இருக்கிறேன்

அதான் அதுக்கு வந்துட்டு எப்படின்னா ஜம்மு காஷ்மீர்னு இல்லை சிம்லா இருக்கும் தெரியுமா சிம்லா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 ஆனா அங்கேயுமே அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஐஸ்கட்டி வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க பூஜா

உம் இங்கே நமக்கு வந்து இப்படி நம்மளாலாம் ஆனா அங்கே போயெல்லாம் இருக்க முடியாது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 ஆஹ் ஆமாக்கா ஆனா அது வந்துட்டு ஜம்மு காஷ்மீர், சிம்லா ஆனா இந்த மாதிரி இடத்துலதான் super ஆ இருக்கும்

அஹ் அது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு area க்கும் ஒவ்வொரு climate க்கும் அப்படிதான் set ஆகாது அது வந்துட்டு எப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அதுவே பழகிப் போயிருக்கும் ஏன்னா அவங்க அங்கேயே இருப்பாங்க

அது வந்து அப்படியே பழகிப் போயிருக்கும் ஆனால் நமக்கு அப்படி இருக்காது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 ஆமா ஆமா இந்த

குளிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அப்படியே ஐஸ் கட்டியா அப்படியே உருகி பனி இதாயிரும் ஐஸ் கட்டி கட்டியா உறைஞ்சு போயிருக்கு பாத்தியா ஒரு car அ நிப்பாட்டிட்டு காலையில பாத்தீங்கன்னா அந்த car உ பூராம் ப~ பனிக்கட்டியா இருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு பாத்துருக்கீங்களா சீதாராம் படத்துல அவ அப்படியே அந்த ஐஸ்கட்டியில அந்த last scene ல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

அது எப்படி போக முடியும் அதுலெல்லாம் போகவே முடியாது எப்படியும் மேல அஞ்சு ஆறு sweater ஆவது போட்டுருக்கணும்

பாக்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கும் கையெல்லாம் அதுல தொட முடியுமா ஒரு fridge ல உள்ள ஐஸ் கட்டிவே நம்மளால தொட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

அந்த பாட்டுல பார்த்திருக்கியா ஐஸ் கட்டிலாம் எடுத்து விளையாடுற மாதிரி song தான் mind ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த song தான்

அதுலயுமே அதே மாதிரிதானே இருக்கும் பாத்திருக்கியா ஆமா ஆமா அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரிதான் நம்மளும் தொடணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளால உள்ள fridge ல உள்ள ஐஸ் கட்டிவே தொட முடியலை fridge ல இருந்து ice அ clean பண்ணி அப்படியே ஒரு நிமிஷம் தொடுறதுக்கு அஹ் சொல்லி கீழ போட்டு கால்ல போட்டு அப்படியே அலறிட்டு கிடந்தேன்

இல்ல நம்ம எல்லாம் போயிட்டு அதைப் போய் எடுக்க முடியுமா ஆமா நம்மளால எல்லாம் எடுக்க முடியாது

அஹ் சொல்லுங்க சரி பூஜா அப்புறம்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

உம் bye டா வணக்கம் என் பெயர் வந்து சரண்யா இப்போ நம்ப எந்த topic அ பத்தி பாக்க போறோம்னா education அ பத்தி பாக்க போறோம் இப்போ இந்த இப்போ இருக்குற காலகட்டத்துல படிப்புங்குறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு படிப்பு தான் படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து நல்ல வேலைக்கோ நல்ல job கோ எல்லாத்துக்கும் போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு ஆஹ் அதனால இப்போ நம்ம வந்து எல்லாருமே கண்டிப்பா படிக்கணுங்குறது வந்து எல்லாருக்கும் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஒண்ணா இருக்கு நம்ம குழந்தைகளைமே நல்லா பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்குறது வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு இது தான் ஆனா இப்போ எங்க எல்லா school லயுமே இப்போ ஆஹ் காசுங்குறது ரொம்ப அதிகமா கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் எல்லார~ எல்லா parents ஆலையுமே அது வந்து

இது ஆயி நம்மளால படிக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு education கொடுக்க முடியும் இப்போ சில school லயுமே ஆஹ் நிறைய காசும் வாங்குறாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்களா அப்படிங்குறதும் ஒரு கேள்விகுறி~ குறிக்கான விஷயம் தான் நம்ம வந்து அது தகுந்த மாதிரி school ல பாத்து நம்ம சேர்த்து விட்டா தான் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து school fees ங்குறது வந்து எல்லா school லுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ நம்ம எல்லாம் college படிக்கும்போது எவ்வளவு fees கட்டிணமோ இப்போ அதுங்க வந்து UKGLKG அப்படி படிக்கும்போதே அதுங்க fees அவ்வளவு fees வந்து அதுங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கு. அதுக்கு நம்ப எல்லாத்துக்கும் ஆஹ் amount ready பண்ணா தான் நம்ம வந்து பிள்ளைங்களை நல்லா school ல சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு முன்னாடிலாம் எல்லா government school லும் நல்லா இருந்துச்சு அதனால நம்ம எல்லாரும் போய் government school ல சேர்த்தோம். இப்போ government school லயும் அந்த அளவுக்கு தரம் இல்ல அப்படிங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு

ஆஹ் வருத்தமான வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ நிறைய school ல private school ல எல்லாம் நிறைய காசு வாங்குறாங்க ஆனா அது தகுந்த அளவுக்கு அங்க coaching அதெல்லாம் இருக்குமாங்குறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் ஆனால் இப்போ ஒவ்வொரு school லயும் private school ல வந்து நாங்க வந்து எந்த amount க்கு உங்களுக்கு வந்து இந்த class க்கு இந்த amount அப்படி நிறைய fees வாங்குறாங்க ஆனா அந்த அளவுக்கு அங்க அந்த class லாம் நடக்குதா அப்படின்னா அது இல்லன்னு தான் சொல்ல முடியும் சில இதுல வந்து நாங்க வந்து sports க்கு எல்லாம் நிறைய ஹம் நிறைய coaching கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு amount தாங்க அப்படின்னு சொல்றாங்க சில school ல ஆனா அந்த அளவுக்கு sports க்கு எல்லாம் அங்க அந்த அளவுக்கு வைக்குறாங்களா என்குறதும் ஆஹ் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை நல்ல school ல சேர்த்து சேர்த்தா தான் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதுக்காக நம்மளும் பிள்ளைகளையும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு school லயும் நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் புள்ளைங்க வந்து அதுங்க pick up ஆகுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதுவும் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நம்ம பிள்ளைகளை first ஏ ஒரு school ல வந்து correct டா சேர்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் புள்ளைங்க வந்து அதே school ல படிச்சா தான் அதுங்களுக்கும் ஓரளவுக்கு pickup ஆகும் இப்போ திடீர்ன்னு நம்ம இங்க ஒரு school ல படிச்சிட்டு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வேற school ல மாத்துனோம்னா அதுங்களுடைய படிப்புங்குறது வந்து ஆஹ் இதாயிடும்

என்ன பண்றாங்கன்னா ஆஹ் நாங்க இந்த competition உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்பிச்சு விடுறோம் எங்களுக்கு வந்து இதுக்கு இவ்வளவு amount pay பண்ணுங்க இந்த மாதிரி நாங்க வெளியில நிறைய competition க்கு எல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி தான் fees எல்லாம் வாங்குறாங்க ஆனா school சேத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி competition க்கு எல்லாம் அனுப்புறாங்களா என்னங்குறது அனுப்ப மாட்டேங்குறாங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா amount first school ல சேக்கும்போது மட்டும் நல்லா பேசி நாங்க இப்படி எல்லாம் coaching கொடுப்போம் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் ஆஹ் உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நான் சேத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்றாங்களா அப்படிங்கறது வந்து ஆஹ் கேள்வி குறிதான் சில school ல வந்து ஓரளவுக்கு middle ஆருக்கு school வந்து நல்லா இருக்கு நம்ப ஓரளவுக்கு புள்ளைங்களை போய் கொண்டு போய் படிக்கிறதுல ஓரளவுக்கு நல்லா இருக்கு சில school வந்து அந்த அளவுக்கு fees மட்டும் அதிகமா வாங்குறாங்க ஆனா அந்த அளவுக்கு valuable worth~worthf~worthful லா இல்லங்குறது தான் மிக முக்கியமான கருத்தா இருக்கு ஆனா நம்ம வந்து பிள்ளைகளை சேக்கும் போது யோசிச்சு இது பிள்ளைகளுக்கு set இங்க படிச்சா நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு நாலஞ்சு தடவை யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு

பிள்ளைங்களுக்கு அது comfortable லா இல்ல அப்படின்னா அது கொஞ்சம் அஹ் இதா தான் இருக்கு அதுக்கு நம்ம வந்து நான் starting கே ஒருத்த~ஒருத்தவங்க மட்டும் இல்லாம எல்லார்ட்டையும் நல்லா விசாரிச்சிட்டு பிள்ளைங்களை நல்ல school ல சேர்த்தாதான் பிள்ளைங்களுடைய இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்படித்தான் அந்த பையன் நல்லா படிப்பான் ஆனா school என்ன பண்ணிட்டாங்க இங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதோட நல்ல school கொண்டு போய் சேர்த்தாங்க சேத்தாங்க சேத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இங்கிருந்து அந்த school க்கு மாறி போகவும் பிள்ளைகளோட அந்த இது வந்து இது ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து என்ன இருந்தாலும் பிள்ளைங்களுடைய

அந்த பையன் வந்து போயி அந்த பையனுக்கு வந்து set ஆகாம போயி நல்லா படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன் இடையில போயி இப்படி ஆகவும் அந்த பையன் வந்து பாதியிலேயே அவனுடைய படிப்பே அவனுக்கு full லா இது ஆயிடுச்சு lock ஆயிடுச்சு

இது okay வா இதுக்கப்புறம் மாத்தக்கூடாது இதுவே நம்ம continue பண்ணணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிட்டு தான் பிள்ளைங்களை நம்ம வந்து சேக்கணும் இடையில நம்ம இந்த school ல இருந்து அந்த school க்கு மாத்தலாம் அப்படின்னு நம்ம இடையில ஒரு முடிவு எடுத்தோம்னா அது பிள்ளைங்களோட life அயே இது ஆயிடும் அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களோட life வந்து இதாகுது இப்போ transfer லாம் ஆகி போறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு school ல நல்லா புள்ளைங்களோட set ஆகி நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு வேற school க்கு மாத்தவும் அந்த பிள்ளைங்களோட friends உ அந்த atmosphere அதுல புள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்ல set ஆயிருக்குங்க திடீர்னு வேற ஊருக்கு நாங்க transfer ஆகி வேற school க்குனா அங்க போய் பிள்ளைங்க கூட set ஆகுறதுக்கு அந்த atmosphere கூட set ஆகி அப்புறம் இந்த பிள்ளைங்க ஓரளவுக்கு pickup ஆகும் போது மறுபடியும் வேற transfer வேற school க்கு மாத்துறதுனா இந்த பிள்ளைங்களோட இது வந்து சில பிள்ளைங்க ஆனா pickup ஆகிக்குதுங்க சொல்ல முடியாது சில பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே pickup ஆகிக்குதுங்க அந்த இப்படி தான் நம்மளுக்கு மாத்திட்டே இருக்கும் school மாத்திட்டே இருக்குன்னா ஒரு சில பிள்ளைங்க வந்து அதுலயே pickup ஆகிடுதுங்க சில பிள்ளைங்களுக்கு அது வந்து ஏற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஆதனால நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல school லா நம்ம first ஏ நல்லா decide பண்ணிட்டு இந்த school ல இருந்து நம்ம மாத்தக்கூடாது இந்த school லயே தான் correct டா கடைசி வரைக்கும் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்குற ஒரு சூழ்நிலை வச்சிக்கிட்டு நம்ம வந்து அதே school ல சேக்கணும் இப்போ சில school ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா question எதாவது exam வைக்குற மாதிரி இருந்துச்சுன்னா book ல என்ன இருக்கோ அதை அப்படியே கேக்குறாங்க அது வந்து பிள்ளைங்களோட அந்த அறிவுத்திறனை வளர்க்குற மாதிரி இல்ல இப்போ வந்து book ல இருந்துச்சுன்னா அவங்க extra extra வான question நிரைய கேக்கணும் book ல வந்து இல்லாதது அதுங்க யோசிச்சு போடுற மாதிரி அந்த மாதிரி question pattens எல்லாம் கொஞ்சம் மாத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ வரவர காலத்துல எல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய objective type அந்த மாதிரி questions தான் நிறைய கேக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும் அது தகுந்த மாதிரி questions எல்லாம் நிறைய patterns எல்லாம் மாத்துனாங்கண்ணா இன்னும் புள்ளைங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னதான் book ல உள்ளதை அப்படியே மக்கப் பண்ணி எழுதுனாலும் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இப்போ வந்து அதுங்க படிச்சதுலருந்து அதுங்க அதுங்க புரிஞ்சு படிச்சிச்சுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுங்களுக்கு question கேட்டா answer சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் easy யா இருக்கும் ஏன்னா இனிமேல் வர்ற காலத்துல நிறைய exams எல்லாம் அதுங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதுக்கு இப்போதுல இருந்தே அதுங்க வந்து அதுக்கு வந்து நல்ல prepare பண்ணி அதுக்கு அதுங்க ஓரளவுக்கு அப்போவே அந்த மாதிரி எழுத கத்~கத்துகிச்சுங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் easy யா இருக்கும் அந்த மாதிரி question patten அ வந்து எல்லா school லையும் மாத்துவது கொஞ்சம் ரொம்ப important னான விஷயம் அப்போ தான் பிள்ளைங்களோட அந்த அறிவு திறனோ அதுங்க யோசிச்சு எழுதக்கூடிய திறனோ அதுங்களுக்கு வரும் book ல உள்ளதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுனோம்னா அதுல எந்த use மே பிள்ளைங்களுக்கு இருக்காது சில school ல எல்லாம் நாங்க இந்த question தான் கேப்போம் இதுதான் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லாவும் பிள்ளைகளுக்கு வந்து என்ன என்னதான் படிச்சாலும் miss சொல்ற question தான் வரப் போகுது நம்ப அதையே படிச்சு போவோங்கற ஒரு மனப்பா~மனப்பான்மை வந்துடும் பிள்ளைகளுக்கு அதனால book full லா நல்லா படிக்குதுங்களா அதுல இருந்து question கேட்டா எழுதுற மாதிரி புள்ளைங்க நம்ம ready பண்ணா தான் வருங்காலத்தில அதுங்க வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு எதிர்காலத்துக்கு அதுங்களுக்கு வர்றதுக்கு correct டா இருக்கும் ஆனா பிள்ளைகளோட education system அ மாத்துனா correct ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் hello

ma'am இது ஸ்ரீ ஸ்ரீ restaurant தானே ma'am ஆமா ma'am ஆமா சொல்லுங்க ma'am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

fast food தான் arrange பண்ணலாம்னு இருக்கேன் so உங்க hotel ளோட unique food உ என்னென்ன fast food லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றீங்களா ma'am okay ma'am okay ma'am இப்ப வந்து என்னன்னா இருக்கு

so வந்து french fry இருக்கும் இது வந்து combo okay இவ்வளவும் சேர்த்து வந்து ஆஹ் இருக்கும் ma'am okay வா இப்ப வந்து எதுக்காக நீங்க கேக்குறீங்க ma'am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

பதினஞ்சு பேருக்கு சரி okay ma'am நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் list இருக்கு என்னெல்லாம் parts இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் okay வா ma'am first நான் உங்களுக்கு இப்ப வந்து பன்னீர் soup ஒன்னு இருக்கு ma'am அப்புறம் வந்து haadies original fish burger இருக்கு ma'am burger லே நிறைய நிறைய varieties இருக்கு அது எப்படின்னா double layer triple layer அப்புறம் வந்து இருக்கு

ஆஹ் thick burger அப்புறம் வந்து அஹ் filter sandwich fish sandwich இருக்கு இது வந்து fishSIM ல வந்து பண்ணது. அதுக்குள்ள mayonnaise அது மாதிரி cheese எல்லாமே இருக்கு fish fry பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து அதாவது pizza மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து KFCextot crispy chicken அதாவது KFC மாதிரி KFC மாதிரி crispy chicken மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து cheese curd ல வந்து ஒரு round ஆ இருக்கும். அது வந்து ஒரு packet ல குடுப்பாங்க அதாவது curd அஹ் அதுல தயிர்ல பண்றது இது வந்து ma'am அப்புறம் வந்து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 அது வந்து ஆஹ் venty base potato potato ல பண்ற recipe அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் fish meals இருக்கு ma'am two features fish இருக்கு இந்த meals ல வந்து fish எல்லாமே find பண்ணி கொடுக்குறது. அப்புறம் வந்து burger chicken fries இதெல்லாமே வந்து ஒரு combo இருக்கு. ரெண்டு burger குள்ள chicken ஆஹ் burger குள்ள cheese இதெல்லாமே fry எல்லாமே இருக்கும். ஆஹ் அப்புறம் வந்து KFCpopcorn chicken nuggets உட்பட என்னெல்லாம் இருக்குண்ணா ஆஹ் tomato sauce அப்புறம் இதெல்லாமே இருக்கும் tomato sauce உம்

muskin ஒரு இது வந்து cheese மாதிரி இருக்கும். உள்ளார வந்து ஏன்னா வந்து உள்ளார cream எல்லாமே வச்சு இது குடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து ticket மாதிரி இருக்கும். இது chocolate cover ல ticket மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் என்னனா icert tea இருக்கு ma'am இது வந்து நம்ம fast food கூட சாப்பிடும்போது ஆஹ்

அப்புறம் வந்து KFCmast potato இருக்கு ma'am okay வா அந்த potato கூட gravy எல்லாமே இது பண்ணி அது ஒரு fast food ஆ இருக்குது. அப்புறம் take shake mook shake burger இது வந்து ஆஹ் இதுல வந்து smoke இதுல பண்ற இது ஒரு ma'am smoke இதுல அஹ் பண்ற ஒரு இது burger ma'am அப்புறம் வந்து burger king french fry ஹம் french fry இது வந்து burger கூட french fry வந்து free ஆ கிடைக்கும். அதுகூட ஒரு juice கிடைக்கும் இது ஒரு combo ma'am அப்புறம் வந்து subdate chicken popcorn இது வந்து எப்படி இருக்குன்னா chicken அஹ் tomato அப்புறம் வந்து paneer அஹ் முட்டைக்கோஸ் இது எல்லாமே பண்ணி sandwich ஆ இது பண்றது அப்புறம் வந்து veg chicken nuggets இருக்கு buckets ஒரு~ ஒரு box ல ஒரு எட்டு இருக்கு pieces இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா tapods அஹ் tapods tapods குள்ள chicken mayonnaise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

socketo இருக்கு. இது வந்து சப்பாத்தி மாதிரி இருக்கும். அது கூட chicken அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து boil பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க okay வா ma'am அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து yesbi donut egg அப்படின்னு குடுத்துருப்பாங்க அது வந்து அஹ் இது roll பண்ணி குடுப்பாங்க இது okay வா சப்பாத்தி மாதிரி இதெல்லாம் குடுத்து roll பண்ணி குடுப்பாங்க. அப்புறம் வந்து thick fillian chicken sandwich இருக்கு chicken sandwich ஆஹ் okay ma'am நான் இப்போ சிலது order பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க explain பண்ணுங்க okay வா ma'am